இல்லஇல்ல இது easy தான் புரியுறா மாறிதா இருக்கும் நம்மளுக்கு business business studies னா இப்போ plus two முடிச்சுட்டு நம்ம இப்ப சொந்தமா ஒரு பெட்டிகடை வைக்கறோம் அப்புடினா அதுக்கு என்னன்னா தேவை எதை எதுல்லாம் நம்மகிட்ட qualifications இருக்கணும்

அஹ் அதாவது அது மட்டும் இல்ல subject அ நா அஞ்சு select பண்ணிருகன் அஹ் தமிழ் english அஹ் home science உ அஹ் home science னா இப்போ வீட்டு வேலைகள் எதுமே சொலபாமா எப்புடி செய்யணும் அதுல எப்புடி சொல்லிதருவாங்க

அதாவது hard work பண்ண கூடாது smart work பண்ணனும் அப்புடிங்கற மாதிரி சொல்லுவாங்க

இதுல்லாம படத்துல சொல்லிதறாங்க நெசாமவா ஆமா நிஜம்தான் home science தா இருக்காறதுலையே easy ஆனா subject அதுக்கு அப்பறோ food பத்தி ஒவ்வொரு lesson உம் ஒவ்வொரு மாறி இருக்கும் food nutrition food nutrition னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாடம் நடத்துனாங்க அது எப்புடினா எல்ல food பத்தியும் என்னன்னா food ல என்னன்னா இருக்கு நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு என்னன்னா தேவை

ஒ அதுல்லா notes எடுத்துகுவன் அவுங்க test வெப்பாங்க எல்லாமே நம்ம புரிஞ்சு எழுதறது தான் நம்ம மக்கப் பண்ணி எழுத முடியாது அதாவது nutrition னு இந்த home ஓடாது பத்தி ஒரு எடுத்துகாட்டு சொல்லு அது தான் வீடு தொடைக்கறது வந்து இப்புடி நிளாம தொடைக்கமா அஹ் zigzag மாறி தொடைச்சா தான் அஹ் சீக்கரம் வேலை முடியும் time உம் மிச்சம் ஆகும்

அஹா அதுல அழுக்ககும் போகாதாம clean உம் ஆகாது அஹ் time உம் waste உ அதுக்கு zigzag model ல பண்ணனும் பாத்திய hotel ல எல்ல நம்ம சாப்பட பின்னாடி நம்மலையா வந்து அந்த table அ clean பண்ணுவாங்களா இப்புடித்தான பன்றங்கா அதுவுமே வந்து நம்ம இதுல்லா படிச்சுருந்தா நம்ம அந்த வேலைக்கு எல்லாம் போலாம் செர்டிபிகாடே வெச்சுருந்த அதுக்குமே நல்ல காஸ்தான் மாசம் நூப்பதுஆயிரம் நாப்பது ஆயிரம் சம்பாரிக்கலாம் வெளிநாட்டுக்கு எல்லாம்போய் சம்பாரிச்சுட்டு வரலாம் வெளி நாட்டுக்கும் வீட்டு வேலை தான செய்யணும் அதுதான் வீட்டு வேலைண்டு இல்ல room hotels சு அந்த மாறி இதுக்குஎல்லாம் கூட இது useful அ இருக்கும் கண்டிப்பா அதன்இப்போ அது என்னமோ சொல்லுவாங்கலே பா உம் hometour அ hotels ல போனா அது

அஹ் management உ அந்த துண்டவே ஒரு size அ மடிச்சு வெச்சுருப்பங்க table எல்லாம் சுத்தமா வெச்சுருப்பாங்க

அது சம்பந்தாவவும் நா fashion technology

படிக்கலாம் dress அ அதானால எல்லாமே include எல்லாமே படிச்சு நீ இப்புடி படிச்சுடினா degree னா தா நா fashion designing எடுக்க முடியும்

கோயம்புத்தூர்ல எல்லாமே சொல்லி தரங்காலமா பா அஹ் அவனாசிலிங்கம்ல college ல கோயம்புத்தூர்ல எல்லாமே சொல்லி தரங்காலமா பா அஹ் சொல்லிருக்கன்களே ஷீலா அக்காஅஹ் சொல்லிருக்கன்களே ஷீலா அக்கா அஹ் என்னை போய் விசாரி விசாரின்னு இருந்தாங்களே எனக்குஇதபத்திதெரியாதுஉனக்கு talent இருக்குபோ

இங்க விட்டுருந்த எவளோ super அ செய்வாங்க தெரியுமா அப்புடின்னு

நான் இப்பதான் எந்திரிச்சேன் bursh பண்ணிக்கிட்டு இருந்த

நான் எந்திரிச்சு அப்புறம் பழைய office ல வேற கொஞ்சம் சண்டையாகி போச்சா

அதனால அங்க நான் வேலையை செய்றது இல்ல வேலை செய்வதற்கு இஷ்டமும் இல்லை

இல்ல இப்போ என்னன்னா நமக்கு proper records எல்லாம் வேணும்ல experience certificate

அடுத்து இருபதாம் தேதி வரைக்கும் notice period வேலை பண்ணனும்.

ஒரு மாதிரி பண்றாங்க சரி செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அப்புறம் TL வந்து கொடுத்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை

நம்ம வந்து நம்ம வந்து new joining இந்த company join பண்ணியே மூணு மாசம் தான் ஆச்சு

அவனுக்கு இது easy இருக்கு அவன் வந்து நிறைய Experience இருக்கு TL ளே ஆகியாச்சு Experience இருந்திருந்து அவங்களுக்கு easy இருக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கு

ம் அதனால நானும் விட்டுட்டேன் வேலையை செய்யல அப்றமேட்டு வந்து பதினோரு மணிக்கு உள்ள submit பண்ணனும் இல்லனா LLP ஆக்கிருவேணு சொன்னா நான் முடிஞ்சா பண்றேன் இல்லனா LLP ஆக்கிக்கோ என்னால ஒன்னும் பண்ண முடியாது

அப்படின்னு சொல்லி சொன்னேன் so night பதினொன்ற வரைக்கும் அந்த work போச்சு.

அப்புறம் இப்ப காலையில எட்டு கால்க்கு எந்திரிச்சேன் எட்டே காலுக்கு எந்திரிச்சு இப்ப பாப்போம் அப்படினு சொல்லி

அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் பதினோரு மணிக்கு எல்லாம் submit பண்ண மாட்டேன் பதினொண்ணே கால் பதினொன்னரை அப்படித்தான் submit பண்ணுவேன்

இல்ல இன்னும் இப்பதான் செஞ்சிட்டு இருக்காங்க பெரியம்மா

இங்க என்னன்னு தெரியலா இப்பதான் brush பண்ணிட்டு வந்து room ல உட்கார்ந்து இருக்கேன் போனா தான் தெரியும் ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் என்னன்னு தெரியல

அப்புறம் அப்புறம் ஊட்டி trip எல்லாம் எப்படி இருக்கு மஞ்சுளா என்ன கேட்டா ஊட்டி trip பத்தி ஏன் என்ன கூப்பிடவே இல்ல அப்படின்னா

நீதான் நாகேஷ் அக்கா வீட்டுக்கு வரவே இல்ல வரல இல்ல ஆமா எனக்கு school இருந்துச்சில்ல அதனால வரல ஊட்டிக்கு ஏன் கூப்பிடல அப்படின்னா

ஊட்டி போனா மட்டும் தான் கூப்பிடனுமா

நாகேஷ் அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வர மாட்ட ஊட்டிக்கு போனா மட்டும் கூப்பிடனுமா அப்பவும் school இருந்துச்சில்ல அதான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டே ஆமா அவ என்கிட்டயும் கேட்டா மேடம் என்ன ஊட்டி ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா

நான் சொன்னேன் இங்க பாரு போற idea வே இல்ல actual ல

இங்க இருந்து கிளம்பும்போது ஞாயிற்றுக்கிழமை வா

சொன்னதுனால சரி எல்லாரும் கிளம்பி வருவாங்க போல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை மத்தியானம் போயிட்டு ஒரு நாள் தான் இருந்தேன் நான் கிளம்பி ஒரு நாள் தான் இருந்தேன் பக்காவா

இன்னைக்கு மத்தியான கிளம்பின அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு மத்தியானம் reach ஆனேன் அதுக்கு அடுத்த நாள் மதியானம் கிளம்பிட்டேன்.

ஆமா கரெக்டா ஒரு நாளு அப்பதான் சொன்னேன் நான் வர்ற idea வில் இல்ல

போற plan இல்ல அப்புறம் அவங்களும் திடீர் plan தான் போட்டாங்க நான் போனதுக்கு அப்புறமா

group ல விஜய் வந்துட்டு

அப்படின்ன ம் சரி சரி சரி அப்படின்னா

நல்லா இருந்துச்சி ஊட்டி ஊட்டி போனது car ல

மாமா இப்பதான் first time எல்லாம் வர்றாருன்னு சொல்லும்போது first ஜர்க் ஆச்சு

எப்டினா இப்ப நானே போய் இருந்தப்ப எல்லாம் பயங்கர சண்டை போடுவாங்க ஆடுவாங்க போன புதுசுல ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அந்த time ல வந்து

ரொம்ப சண்டை போடுவாங்க ரொம்ப சண்டை போட்டு இவர் என்ன பண்ணுவாருனா

opposite வர்றவனுக்கு பயம் காட்றேன் அப்படின்னுடு பயங்கரமா ஓட்டுவாரு

அதாவது அவருக்கு தெரியும் நல்லா நம்ம நல்லா ஓட்டுறோம் அப்படின்னு

எனக்கும் தெரியும் என்னன்னா அவர் நம்மள கூட்டி வந்தா பத்திரமா கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னு

அங்க வந்து Opposite ல பைக் வரான்

நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழச்சாரு பாரு

பயந்து அப்படியே அவன் மேல போய் இடிக்கிற மாதிரி போயிட்டு break போட்டாரு விஜய்

அப்புறம் பைக்காரா இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லல இதே அவன் வந்து நம்ம சாதாரணமா இடிக்க போயிருப்போம் அப்படின்னு சொன்னா அவன் வந்து என்ன இப்படி வரீங்க ஒழுங்கா ஓட்ட மாட்டீங்களா? அப்படி அப்படின்னு

இவங்க வந்து ரொம்ப பயந்துட்டதால எதுவுமே சொல்லல

அப்புறம் பயங்கர சண்டை நாகேஷ்க்கும் விஜய்க்கும்

அப்புறம் பெரியநாயக்கன் பெரியநாயக்கன்பாளையிலேயே வந்து எங்கேயோ வெளியே போனோம்

எங்க சாப்பிடறதுக்கு எங்கேயோ போனோம் சாப்பிடுவதற்கு எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன் காந்திபுரம் வந்தானு நினைக்கிறேன்

அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு அதாவது வந்து எப்படி சொல்றது full லா divide பண்ணி இருப்பாங்க road டா அங்க கொஞ்சம்

அந்த gap ல வந்து வந்துட்டு இருந்தது இருக்கு விஜய் இங்க இருந்தே light அடிச்சு இருக்காரு

லைட் அடிச்சதும் உள்ள இருக்கிற நமக்கு தெரியாது இல்ல

இவன் வந்த ஹாரன் அடிச்சிட்டு வந்தான் லைட் அடிச்சது தெரியாம வந்துட்டான்.

அப்புறம் நாகேஷ் இருந்துட்டு அவன் சின்னதுக்கே கத்துவா அவ நல்ல காலத்திலேயே

அப்புறம் பயங்கரமா கத்திட்டு என்னது இது இப்படி நீ ஹரன் அடிக்க மாட்டியா அப்படின்னா அவரு நான் வந்துட்டு light போட்டேன் இந்த மாதிரி இடத்தில வந்து ஹாரன் அடிக்கக்கூடாது light தா போடணும்

அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு வண்டிய நடுரோட்டில் நிறுத்திட்டாரு மெயின் ரோட்டுல பயங்கர ட்ராபிக் இருக்கு எங்க தெரியுமா

அஹ கரெக்டா வந்து ஜி என் எஸ் கிட்ட GN மில்ஸ் கிட்ட GN மில்ஸ் கிட்ட நாகேஷ் அக்காவோட hospital கிட்ட தான் பாலம் கட்டிட்டு இருக்காங்க